அங்க சின்ன பசங்களா வரிசையா ரோ ரோவா காலம் காலமா இருக்க வச்சிருக்காங்க.

இது ஒரு ஜிம்ல எடுத்த ஃபோட்டோ .

ப்ரோட்டீன் டப்பா ஆயர்வாலருந்து பத்தாயிருவா வரைக்குமே இருக்கும்.

மின்ன ஒரு ஓட்கா பாட்டில் பிளேஸ் பன்னிருக்காங்க நெறய வ் வாட்டர் பாட்டிலும் அந்த பக்கத்துல இருக்கு சைடுலயே நெறய ஜூஸ் பாட்டில்லாம் மே இருக்குது.

அதே மாறி நெறைய ஒர்க்கர்ஸ் அதுல லக்கேஜ் ப ஸ்டோர் பண்ட்ருக்காங்க.

நெறயரிய மரிப்பார் துண்டெல்லாம் இருக்குது அதே மாறி அங்க ஒரு ஓட்டுபறையும் இருக்குது ஓட்டுபறைல மெஷின் எல்லாத்தையும் தண்ணி படாம பாதுகாப்புதா வச்சிருப்பாங்க.

இது ஒரு மளிகை கடையோட பிக்சர் இந்த மளிகை கடைல நறைய பேர் வந்திருக்காங்க இதுல சாதனோ வாங்குவாங்க.

அவறு சேஃப்டி ஜாக்கெட் அண்ட் ஹெல்மெட் சேஃப்டி ஷூ பூட்ஸ் போட்டு இருக்காரு.

இதுல நிறைய சைக்கிள்ஸெல்லா அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க சின்ன பிள்ளைகளுக்கான சின்ன சைக்கிளும் பெரியவங்களுக்கான பெரிய சைக்கிளும் அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒரு கல்யாணம் நடக்குது கல்யாணத்துக்கு நறைய பேர் வந்துருக்காங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துருக்காங்க.

பின்னாடி மலையா இருக்குது அதெ சுத்தி நறைய பச்செ பச்சையா செடி எல்லா இருக்குது.

எல்லாருமே பிளாஸ்டிக் சேர்ல உக்காந்துருக்காங்க எல்ல பிளாஸ்டிக் சேருமே ஒயிட் கலர் பிளாஸ்டிக் சேர் .

காம்ப்லான் கெலாக்ஸ் போன்விடா ஸ்னேக்ஸ் பிஸ்கட் சோப் ஷேம்பூ மாரி நெறைய பொருள் வச்சிருக்காங்க.

எல்லாத்தையும் ரேக்ல அடிக்கிருக்காங்க அதே மாதிரி இங்க நான் நிறைய ஸ்னாக்ஸ் ஐட்டங்களும் இருக்குது.

லைட்டிங் எல்லாம் சூப்பரா பண்ணி இருக்காங்க அங்க ஒருத்தர் வெயிட்டர் நிக்கிறாரு.

இங்க நிறைய பேர் அந்த திருவிழாவை கொண்டாடதற்காக கொட்டு அடிச்சுகிட்டு தனக்கு மேலேயே அலங்கரிச்சிட்டு பாட்டு பாடிட்டு சந்தோசமா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க.

அதே மாதிரி காவியு எல்லோ கலரும் வச்சும் பெயிண்ட் பண்ணி இருக்காங்க இந்த கோயிலுக்கு பின்னாடி திருவள்ளுவர் செல இருக்குது கடலு இருக்குது இது கடலுக்கு பக்கத்துல இருக்குது.